அதுல பெரிய கப்பல்லு ஒன்னு நிக்குது.

டிபன் ரெடின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க.

கோயில்ல எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க.

இந்த பேங்க் மேல இந்தியா ஓவர்சீஸ் வங்கின்னு போர்டு வச்சிருக்காங்க.

சர்ச் குள்ள நிறைய டிரம்ஸ்கள் இருக்கு.

இது ஒரு ஹால் மாதிரி இருக்கு.

இந்த ஹாலுக்குள்ளாடி சிலுவை குறியீடு இருக்கு.

இது ஒரு காலேஜ் மாறி தெரியுது.

அது பக்கத்துல நிறைய சேர்களும் போட்டு இருக்காங்க.

இது ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது.

கடலுக்கு வெளியே நெறைய சின்ன சின்ன கற்களும் கடக்குது.

அது பக்கத்துல ச்செருகளும் போட்ருக்காங்க.

தண்ணி கலர் மஞ்ச கலர்ல இருக்குது.

இது பெரிய கடல் மாதிரி தெரியுது.